அம்மா வந்து அதுவும் போக எங்க அம்மா வந்து hostel ல்லுல என்ன சேர்க்கவும் வந்து பயந்தாங்க வேணாம் hostel வேணாம் நீ பக்கத்திலேயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்களா அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கேன் இப்ப என் friend லாம் என்னன்னா ஆஹ் வந்துட்டு சென்னைல work பண்றா

அந்த mobile company ன்னு சொல்லுவாங்க தெரியுமா நிறைய பேரு இங்க இருந்து mobile company போவாங்கல்ல

ஸ்ரீபெரும்புதூரா அது வந்துட்டு போறா அவளுக்கு எவ்ளோன்னா பதிமூனாயிரம் ரூவாயோ எவ்வளவோ சம்பளம்

ஓ அப்பன்னா அவளுக்கு வந்து set ஆகும் அதாவது ஏதாவது ஒண்ணு குடுத்தாலும் போதும் தங்குற இடம் இல்லன்னா சாப்பாடு ஏதாவது ஒண்ணு கொடுத்தாலும் நம்மளுக்கு set ஆகும் எதுவுமே இல்லாம அந்த salary மட்டும் குடுத்தாதான் காணாது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

IT company க்கு try பண்ணேன்

அப்புறம் வந்துட்டு வீட்ல வேண்டாம் அங்கெல்லாம் வேண்டாம் அப்படி சொன்னாங்க

இங்க இருந்து~ இங்கேயே அவங்க கூடயே இருந்துட்டு திடீர்னு அங்க போகணும் அப்படின்னா வேணாம்னு தானடா சொல்லு திடீர்னு உனக்கு உடம்பு சரியில்ல அது சரிஇல்ல சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம் யார் பார்த்துப்பா hostel அதுவும் இப்ப எல்லாம் இப்ப உள்ள காலத்துல hostel வந்துட்டு safe ஏ கிடையாது அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன பண்ண

அதேபோல bank அங்க இருக்கிற bank லயும் வேலை கேட்டிருந்தேன் அங்கேயும் thirteen thousand தர்றதாதான் சொல்லியிருந்தாங்க

ஹம் credit cards லாம் வாங்கினவங்க பணம் எடுத்து வாங்கியிருப்பாங்க இல்ல credit card அ வெச்சி எல்லாம் பணம் திரும்ப குடுக்காம இருப்பாங்கல்ல

அவங்களோட number க்கு எல்லாம் call பண்ணி இந்த மாதிரி பணம் கட்டாம இருக்குறீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லி suppose அவங்க கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த bill எல்லாம் நம்ம வந்து system ல update பண்ற மாதிரி work சொல்லியிருந்தாங்க எனக்கு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

இங்க அங்க என் பெரியம்மா பொண்ணு work பண்றா

relative இருக்காங்கடா relative இருக்காங்க அப்படினா என்ன சொல்றது அப்படினா அவளே hostel அ தான் இருக்கா ஓ hostel க்கு அங்கெல்லாம் எவ்வளவு வரும்?

ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் plus வந்து நம்ம foo~ food அங்கேயே குடுத்துடுவாங்கலாம்

hostel fees food எல்லாமே சேர்த்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் city இருந்துட்டோம் நம்ம வீடு புடிச்சு அங்க இருக்கிறோம் நம்ம family யே அங்க இருக்கு அப்படின்னா நம்ம வந்து easy ஆ அங்க வந்து fifteen K வந்து மாசம் எப்படியும் தாராளமா வாங்கலாம் ஆனா நம்ம வந்து இல்லடா எனக்கு starting first month மட்டும் thirteen thousand சொல்லிருந்தாங்க அப்புறம் second month ல இருந்து twenty thousand சொல்லியிருந்தாங்க அஹ் அப்புறம் போலாம்ல

மாண்டெஸ்டா மாண்டெஸ் புயல் சென்னையில வந்துச்சுல்ல

எல்லாம் வந்து தடுக்க தான் செய்யுது ஏன் news பாக்கலையா நீ மான்டெஸ் புயல் பத்தில்லாம் போட்டாங்கல்ல அங்க என்னவா இருந்தா நமக்கென்ன என்ன தெரியும்? மான்டெஸ் புயல், கஜா புயல், தானே புயல் இந்த மாதிரி புயல்லாம் வந்துச்சு அதெல்லாம் தெரியுமா? வந்துச்சு கஜா புயல் தெரியும் இது மான்டெஸ் புயல் தான் தெரியாது

ஹம் சரிக்கா நல்ல ஆனா நல்ல salary தான் சொல்றீங்க ஆஹ் நல்ல salary தான் ஆனா எனக்கு hostel food உமே set ஆகுமா என்னன்னு தெரியல. ஏன்னா என் பெரியம்மா பொண்ணு அங்க இருந்து room மட்டும் எடுத்துட்டு சமைச்சு சாப்பிடற மாதிரி பார்த்துக்கலாம்ல்ல இப்பெல்லாம் நிறைய பேரு அப்படிதான் பண்றாங்க okay da பண்ணலாம் இப்ப ரெண்டு பொம்பள பிள்ளைங்க மட்டும் தனியா room எடுத்து இப்ப நம்ம உள்ளூர்னா பரவாயில்லடா கிராமம் மாதிரி யாருமே அவ்வளவா அது பெரிய city இல்லடா அதுல எவன் எப்படி இருப்பான் என்ன மாதிரி character ல இருப்பான் என்ன ஏதுனே நமக்கு தெரியாது தானே

ஆனா என்ன பண்ண நம்ம ஊர்ல வேலை கிடைக்காது கிடைச்சாலும் ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல தரமாட்டான் எங்கயுமே இப்ப ஜவுளி கடைக்கு போனா கூட எவ்வளவு salary டா அஹ் அம்மா வேலை பாக்குறாங்கல்ல அங்க ஏழு தான்கா இப்ப நா~ இப்ப நம்ம போய் join பண்ணாலும் அதே ஏழு தானா?

காலையில ஒன்பது மணிக்கு போயிட்டு night ஒன்பது மணிக்கு

அந்த timing லாம் set ஏ ஆகாது வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது மதியானம் சாப்பிடறதும் அரை மணி நேரம்தான் சொல்றாங்க

food க்கு அங்க குடுத்துடுவாங்களா amount உ ஆஹ் ஹம் அதெல்லாம் குடுக்க மாட்டாங்க எல்லாமே நம்மதான்

அம்மா படிச்சிருக்காங்களா?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

first வந்துட்டு ஒரு அரிசி கடையில வந்துட்டு கணக்கு எழுதிட்டிருந்தாங்க நம்ம col~ நம்ம college க்கு எதுத்தாப்புல ஒரு அரிசி கடை இருக்கும் தெரியுமா?

அங்க தான் வந்துட்டு கணக்கு எழுதிகிட்ருந்தாங்க அங்க வந்துட்டு என்னன்னா bathroom வசதி இல்லையா அதனால வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதனால தான் அங்க நிப்பாட்டிட்டு இங்க போக ஆரம்பிச்சாங்க இல்லனா அம்மா அங்க தான் போயிருப்பாங்க அங்க salary comfortable ஆ இருந்துச்சா அங்கேயும் இதே salary தான் என்ன அங்க timing வந்துட்டு night வந்து ஒரு ஏழு மணிக்கு விட்டுருவாங்க இது ஒன்பது மணி ஆகுதுல்ல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 அஹ் ஹம் சுத்தமா கிடையாதாம் போனா சும்மா வெட்டவெளியா boys போற மாதிரி அது அது வந்து நம்ம normal days னா சரி இங்கலாம் மத்த days லாம் நமக்கு ஒரு மாதிரியாதானே இருக்கும்

அதனால தான் அவங்களுக்கு வந்து அங்க set ஆகலனு சொல்லிட்டு நின்னுட்டு இங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க

சரி சரிடா அப்ப நீ நீ தான் வேலைக்கு போணும். நீ நீ ஒரே பிள்ளை தான? ஆமாம்கா நான் ஒரே பொண்ணு தான் அதான் போணும் அதான் work தேடிட்டே இருக்கேன் சரி அதான் உங்களுக்கு call பண்ணாவாவது நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்

நான்தாம்மா call பண்ணேன் உனக்கு இப்போ நீ call பண்ணல எனக்கு

இதையே ஒரு சண்டையாக்கிடுவா இவ சரி சரி நீங்க தான் பண்ணீங்க உம் சரி சரி நான் என் office ல கேட்டு பார்க்கிறேன்டா கண்டிப்பா எடுத்துப்பாங்க நான் சொன்னா. ஏன்னா நான் already அங்க work பண்றேன்ல்ல இது போல எனக்கு தெரிஞ்ச பொண்ணு வரேன்னு சொல்றா என் sister தான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எடுத்துப்பாங்க அஹ் சரிக்கா சரி சரி கண்டிப்பா நீங்க வந்துட்டு என்னன்னு கேட்டு சொல்லுங்க கண்டிப்பா நானும் வாறேன்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 அதான்க்கா இனிமேல் தான் try பண்ணலாம் எழுதலாம்னு இருக்கேன் RRB க்கு RRB எழுதலாம் SSC எழுதலாம் அதான் இனிமேல் வந்துட்டு வர்ற government exam எல்லாத்துக்கும் apply பண்ணி எழுதலாம்னு தான் இருக்கேன்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

twenty five இருந்தாதான் apply யே பண்ண முடியும் அஹ் அதான் இனிமேல் வந்துட்டு எல்லாத்துக்குமே apply பண்ணனும்க்கா apply பண்ணிட்டு எல்லாமே எழுதணும்னு தான் இருக்கேன்

ஆஹ் ஹம் எதுவும் இல்ல நம்மளா போயிட்டு saa boo three போட்டு வர வேண்டியதுதான்

சும்மா சொன்னேன் படிப்போம் இப்போதைக்கு அதான்க்கா இப்ப வர எதுவும் எழுதல இனிமே எழுதுற mindset வந்துச்சுன்னா இனிமேலு தான் book வாங்கி எழுதணும் நான் இல்ல~ நான் group four படிக்கிறதுக்கு நான் sixth ல இருந்து twelfth வரையும் எல்லா book மே வாங்கி வச்சிருக்கேன் பழைய பழைய book கடையில வந்து எல்லா books மே tamil book உ book உ ஆஹ் அது book உ நம்ம normal அந்த standard படிக்கும்போதே நான் வந்து ஒழுங்கா படிச்சு எழுத மாட்டோம் இதுல இதுக்குன்னு தனியா வேற படிச்சு எழுதினா இன்னும் காண்டாயிடுவேன் கஷ்டம் தான் அதனாலயே நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா book வந்து மாறிட்டு மாறி மாறி படிப்போம் exam க்குன்னு வரும் போது எல்லா book யும் சேர்ந்து ஒண்ணா படிச்சு எழுதுணும் ஹம் ஆமாம்

maths வந்து நீ TNPSC group four அ ஒரு தடவையாவது attend பண்ணியிருக்கியா இல்ல எழுதினதே கிடையாதா? attend பண்ணதே எதுவுமே கிடையாது government exam க்கு இன்னும் அந்த police exam க்கு கூட apply பண்ணதுக்கு attend பண்ணது கிடையாது அப்படித்தான?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

அஹ் கண்டிப்பா அடுத்த தடவை தமிழ் எடுத்து படிச்சியா இங்கிலிஷ் எடுத்து படிச்சியா?

history லயே தமிழ்னு ஒரு

ஹம் தமிழ் தானே எடுத்து படிச்ச தமிழ் வந்து easy ஆ நீ நூறு mark க்கு வந்து ஒரு தொண்ணூறு mark க்கு தொண்ணூத்தி அஞ்சு mark க்கு மேல எடுக்க try பண்ணபாரு so இங்க வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுங்க எனக்கு வந்து TNPSC exam லாம் அதெல்லாம் வந்துட்டு எப்ப போடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அது வந்து எப்ப வருதோ அத மட்டும் நீங்க வந்து எனக்கு வந்து சொல்லிடுங்க சரியா நான் வந்து apply பண்ணி அடுத்த தடவ வந்து சரி நான் உனக்கு டெலிகிராம்ல share பண்றேன் இல்லேன்னா வாட்ஸ்ஆப்ல share பண்றேன் இல்லேன்னா call பண்ணி கூட நான் சொல்றேன் உனக்கு சரியா இந்த மாதிரின்னு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

இப்ப இங்க இங்க ஒரு eight தர்றாங்கன்னு வெச்சுக்கோயேன் அதுக்கு மேல எங்கயாவது high யா salary கிடைக்குதானு பார்த்து அங்க கூட நீ try பண்ண பாரு சரியா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

கேட்டு பார்த்தேன் நான் விசாரிச்சி எல்லாருகிட்டயுமே சொல்லி வைக்க தான் செஞ்சேன் computer work ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் ஆனா யாருமே எங்கேயும் எதுவுமே சொல்லவே இல்ல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 எங்க வீடு வேற வந்துட்டு இருந்து உள்ள தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுல இருந்து இங்கிட்டு காந்தி நகர்ல இறங்கி நடந்து வேற போகணுமா அப்படிங்கும்போது வந்துட்டு இதா கொஞ்சம் வந்து சீக்கிரமா விட்டா தான் ஆறு மணிக்குள்ள விட்டா தான் என்னால அங்க போக முடியும் அதனாலதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது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

நாகலாபுரத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா எவ்வளவு தூ~ எவ்வளவு நேரம் ஆகும் எத்தனை kilometer உ?

அவ்வளவு தூரமா? ஆஹ் ஆமாம் பந்தலகுடியிலிருந்து பந்தல்குடிக்கு போயிட்டு அங்கிட்டிருந்து ஒரு வளைவு வரும் அந்த முத்துசாமிபுரம், புதூர் அந்த side க்கு அடுத்து வரும் ஆமாக்கா through bus நாகலாபுரம்னு இருக்கு, விளாத்திகுளம் bus ன்னு இருக்கு விளாத்திகுளம் bus லயும் போலாம்

ஆமாம் ஆமாம் அதே தான் அது free bus வந்ததிலிருந்து அந்த bus உ இருக்கும்

இப்ப இருந்து உள்ளக்க நடந்து போகணுமா

சரி சரி உனக்குன்னு ஏதாவது job கிடைக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே அதாவது நம்ம ஊர்ல நிறைய job இருக்குடா நம்மளுக்கு தான் அது தெரிய மாட்டுது எங்க எங்க என்ன job உ

ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசும் போது எல்லாம் எதோ job இருக்கா இந்த மாதிரியெல்லாம் இங்க இருக்கா அங்க இருக்கான்னு ஒவ்வொருத்தவங்ககிட்ட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 ஹம் சரி நான் உனக்கு நீ கவலைப்படாத

நான் வாட்ஸ்ஆப்ல உனக்கு எல்லா details உமே send பண்றேன் சரியா

நான் கண்டிப்பா வந்துட்டு நான் வந்து எழுதறதுக்கு வேணா வரல நான் வந்துட்டு வேணா உங்க telecalling இந்த மாதிரி வேணா கேட்டு பாருங்க நான் வாறேன்

ஆஹ் okay தான்க்கா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா வந்து எழுதற work கேட்டிருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து அந்த எழுதுற work எப்படி போறாங்க என்னன்னு சொல்லிட்டு கேட்டுப் பார்க்கிறேன்

ஓ சரி சரி first நம்ம ஆயிரத்து ஐநூறு ரூபாய் குடுத்து இது பண்ணிட்டா அடுத்து நாம வந்து தேவையில்லை six month க்கு ஒருக்கா நம்ம ஆயிரத்து~ six month வரையும் six month க்கு once தான் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து வந்துட்டு six month க்கு அப்புறம் மறுபடியும் நம்ம குடுத்து கட்ர மாதிரி இருக்கும் இல்லடா இல்லடா அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப நமக்கு free ஆவே provide பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம எழுதிக் கொடுத்தா நம்மளுக்கு amount ஆஹ் வார வாரம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்

ஒ சரிக்கா சரி சரி சரிக்கா நீங்க வந்து work பாருங்க பார்த்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க சரியா மறந்துடா~ நான் இப்பயே உனக்கு details அனுப்புறேன் நீ office க்கு வந்துரு சரியா நாளைக்கு resume எடுத்துட்டுவா ஆஹ் சரிக்கா okay க்கா okay க்கா

ஆஹ் சரிக்கா okay க்கா நான் உங்களுக்கு இன்னொரு தடவ call பண்றேன் அப்புறமேட்டு பண்றேன்

hello ஜாய் ஆஹ் சொல்லு டைனி எப்படி இருக்க ஆஹ் நல்லா இரு~ நீ நல்லா இருக்கியா ஆஹ் ஆமா, நல்லா இருக்கேன்

ஆமாடி அண்ணா யுனிவர்சிட்டி news தானே ஆமா அண்ணா யுனிவர்சிட்டில ஒரு பொண்ணு rank holder ஆ வந்திருக்கே first rank holder ஆ வந்துதே அதுவும் நம்ம கன்னியாகுமரியில உள்ள பொண்ணு அது உனக்கு தெரியுமா first உ ஓ, அப்படியா நம்ம கன்னியாகுமரியா அது ஆமா, நம்ம கன்னியாகுமரியில உள்ள பொண்ணுதான் இங்க பக்கத்துல நம்ம நம்ம இது பக்கத்துல உள்ள பொண்ணுதான். ஓ, அப்படியா சரி, சரி நான் சரி, ஒரு பொண்ணுதான் வந்திருக்கான்ட்டு ஆனா கன்னியாகுமரின்னு தெரியாது. அஹ் நம்ம கன்னியாகுமரியில உள்ள பொண்ணுதான்டி ஆமா இப்ப கன்னியாகுமரியிலா நல்லா நல்லா வந்து develop ஆயிருச்சு இல்ல முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப பார்த்தேன்னா